நானும் அதான் நினைப்பேன் ஐயோ நம்ம இவ்வளவு அலட்சியமா இருந்துட்டோமே சரி பரவால்ல விடு நமக்கு இவ்வளவுதான் கடவுள் எழுதி இருக்கான் நம்ம புள்ளைங்களை படிக்க வச்சு பார்ப்போம் அவ்வளவுதான் அது நேத்து ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க என் பையன் நல்லா வளர்த்தியா இருப்பான் ஆனால் எப்படியாவது முடிச்ச உடனே அவன army ல போடணும்னு ஆசைப்படுறேன் நஷ்டமா army ல போட்டு என்னப்பா பண்ண போறன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தான்னா திரும்பி வந்தா வீட்டுக்கு பிள்ளையா இருப்பான் வரலைன்னா அவன் நாட்டுக்கு பிள்ளையா இருந்துட்டு போகட்டும் அதனால என்ன நான் அதான் சொன்னேன் எல்லாத்தாயாலையும் இந்த வார்த்தையை டக்குன்னு சொல்ல முடியாது நீ சர்வ சாதாரணமா சொல்லலை இல்லை எனக்கு சின்னதுல இருந்தே ஆசை அவனை வளர்க்கும்போது நினைப்பேன் இவன் வளரட்டும் வளரும்போது

அந்த பூனையை நாளைக்கு சொன்னேன்ல அது பதினஞ்சு வருஷம் எப்படிம்மா நான் உங்களை விட்டு இருப்பேன் அப்படின்னுச்சு பதினஞ்சு வருஷம் என்கூடயேதானம்மா இருந்த

body check பண்ணுவாங்கன்னா உடம்பெல்லாம் fit ஆ இருக்கான்னு பாப்பாங்களாம் last ஆ question கேட்பாங்களாம் family யா இல்லை படிப்பான்னு நம்ம family க்கு கொஞ்சம் இது மாதிரி பேசுனோம்ன்னா கூட அனுப்பி வச்சிருவாங்கலாம் ஆஹ் ஏன்னா job conform போயிட்டோம்ன்னா military plus doctor இரண்டும் சேர்ந்த மாதிரி job அது

அந்த doctor military doctor இருக்காங்கல்ல

அந்த மாதிரி job எனக்கு ஆனா அது ரொம்ப பிடிச்சிருச்சு போச்சுன்னா பொறுப்புள்ள நாட்டுக்காகவும் உழைக்குது

அந்த வாழ்க்கை பதினஞ்சு வருஷம் கழிச்சு அமைஞ்சா என்ன இப்பதானு எனக்கெல்லாம் தோணுச்சு நானும் நினைப்பேன் பரவாயில்லை அந்த அந்த lady அந்த அவங்க பேசின உடனே எனக்கும் மனசுல தோணுச்சு உண்மைதான் அந்த எவ்வளவு ஒரே ஒரு ஆம்பள பிள்ளை வந்தா வீட்டுக்கு வரலைன்னா நாட்டுக்குன்றாங்க ரொம்ப அதுதான் நான் நினைச்சேன் ரொம்ப பெரிய மனசு அவங்கள்ட்டயே சொன்னோம் உங்களோட மனசு ரொம்ப பெருசு எல்லாத்தாயும் டக்குனு நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி நினைக்கிற தாயோட பிள்ளைங்க மட்டும்தான் அந்த army border ல நிற்க முடியும் எல்லாராலையும் அந்த border நிக்க முடியாது அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப ஆசை என் பிள்ளையை கேட்டேன் அங்க போறியே டப்பா அப்படின்னு போறேம்மா அப்படின்னாரு என்னோட விருப்பத்துக்காக இல்லப்பா இல்லம்மா எனக்கும் விருப்பம்தான் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு தன்னோட விருப்பத்துலயும் தாய் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சு போற பிள்ளைங்க கண்டிப்பாவே நாட்டுக்காக இருக்கும் அப்படின்னும் அந்த மாதிரி medical college ல எவ்வளவோ பிள்ளைங்க இப்ப சமீபத்துல மும்பைல பிறந்த corona time ல ஒரு doctor வந்து மூணு மாசமா வீட்டு பக்கமே வராம அவங்க அந்த மூணு மாசமா hospital லயே இருந்து கொஞ்சம் corona ஒரு சுமுகமா இருக்கற stage ல அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த தெருவுல இருக்க அத்தனை பேரும் அந்த மேளதாளத்தோட பூவெல்லாம் அவங்க மேல போட்டு மாலை போட்டு அவங்களை வரவேற்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு doctor ஓட இது என்னன்றதை அவங்க எப்படி இருந்திருப்பாங்க

சரி நான் பன்னாட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஹ் okay